அந்த positive attitude உங்கள மட்டுமே பாதிக்காம உங்கள சுத்தி இருக்க எல்லாரையுமே மகிழ்ச்சியாக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட முன்னாடி பிரச்சனையா தெரிஞ்சது இப்ப சந்தோஷமா தெரியும் உங்க மேலயே உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் தெம்பும் வரும் முன்னாடி achieve பண்ணவே முடியாத கஷ்டப்பட்ட goals எல்லாமே இப்ப இயல்பா உங்களால அடைய முடியும் கூடவே உங்கள தேக்கி ஒரு இடமா முடக்கிப் போடுற negative energy எல்லாமே உங்கள விட்டுட்டு தூரமா ஓட ஆரம்பிச்சிடும் இந்த options எல்லாம் பார்த்துட்டு நீங்க decide பண்ணுங்க உங்களுக்கு என்ன attitude தேவைப்படுதுன்னு ஒரு silly ஆன question கேட்கட்டுமா உங்க வாழ்க்கையில positivity வேணுமா இல்ல negativity வேணுமா கண்டிப்பா எல்லாரும் obvious ஆ கேட்கிறது positivity தான் ஆனா positivity க்கு அர்த்தம் நல்லது மட்டுமே நடந்துட்டு வாழ்க்கை easy போறதுன்னு நினைச்சிட்டிருக்காங்க ஆனா positivity ங்கிறது உங்களுக்கு கஷ்டம் தர situation வந்தாலும் அங்க negative ஆன thinking அ கொண்டு வராம positive ஆ கடந்து போறது தான் உண்மையான positivity next உ dig in deeper சில விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் நாட்களிலேயே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும்னா உடனே அதை விட்டு தூரமா போயிடாதீங்க மாறா அத பத்தி உங்களுக்கு தெரியாத dimensions என்னலாம் இருக்கு அப்படின்னு deep ஆ யோசிச்சு பாருங்க இது மூலயமாவே தினமும் நீங்க அந்த பழைய விஷயத்தைப் பற்றி புதுசா நிறைய தெரிஞ்சுக்க முடியும் கூடவே உங்களுக்கு வாழ்க்கையையோட deep ஆன நிறைய கருத்துக்களை அது உங்களுக்கு உணர்த்தும் அப்படி உணர்த்தும் போது சில விஷயம் கசப்பாவும் இருக்கலாம் ஆனா இத தெரிஞ்சிக்கிறது மூலமா கசப்பு தன்மையும் ஒரு சுவைதான்னு நீங்க accept பண்ணிக்க முடியும் next grow the your important attitude இந்த உலகத்திலேயே எது மாறினாலும் மாறாமபோனாலும் உங்க கூட இருக்க போறது ஒரு அழகான soul தான் அது வேற யாரும் இல்ல நீங்க தான் அப்படி பார்த்தா அந்த சூழலுக்கு நீங்க இது வரைக்கும் எந்த அளவுக்கு importance குடுத்திருக்கீங்க உண்மைய சொல்லனும்னா ரொம்ப கம்மி தான் இன்னும் தெளிவா சொல்லனும்னா மத்தவங்கள please பண்றதுக்காகவும் அவங்க hurt ஆகக் கூடாதுங்கறதுக்காகவும் நறைய நேரங்கள்ல உங்கள நீங்களே put down பண்ணி உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்திருப்பீங்க அப்படி பண்றதுனால கடைசியில உங்கள நீங்களே காயப்படுத்திக்கிட்டது தான் மிச்சம் so அதுக்கு தான் உங்களுக்கு உலகத்திலேயே முக்கியமானவங்க நீங்க தான் அப்படிங்கற attitude அ வளர்த்துக்கணும் next grow the service first attitude உண்மையா ஒரு விஷயத்துல நீங்க நல்ல intention ஓட efforts போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் தானா ஒழுங்கா நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு factory ல ஒழுங்கா தரமான raw materials use பண்ணா அதுவே அந்த product அ ஒழுங்கா உருவாக்கிற பாதி வேலைய பார்த்துக்கும் இதுவே நீங்க என்னதான் costly ஆ machines வாங்கி factory நடத்தினாலும் அங்க quality யே இல்லாத raw materials போட்டீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க எதிர்பார்த்த results அ குடுக்காது so முதல்ல நீங்க போடுற input அ correct ஆ போடணும் so service first அப்படிங்கிற attitude அ வளர்த்துக்கணும் கடைசியா சொன்னோம்னா தினமும் வாழ்க்கைகான choice அ உங்க attitude ல இருந்து ஆரம்பிங்க மத்தவங்க சொல்ற குறைய குறையா பாக்கணுமா இல்ல நம்ம learn பண்ற விஷயமா பாக்கணுமா ஒரு problem வரும் போது அத பிரச்சனையா பார்க்கணுமா இல்ல உங்களுக்கு குடுத்த challenge ஆ பாக்கணுமான்னு நீங்க தான் choose பண்ணனும் அந்த wise ஆன choice உங்க life யும் wise ஆ மாத்தும் next chapter number nine think right towards people உங்களோட வெற்றிங்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்ச விஷயம் இல்ல உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருப்பாங்க so அப்படிப்பட்ட மக்களோட support உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச நபராகவும் மத்தவங்களோட மதிப்பிற்குரிய நபராகவும் இருக்கணும் இது வாழ்க்கையோட எல்லா பகுதிகளுக்கும் பொதுவானது ஆனா career க்கு மட்டும் ரொம்பவே முக்கியமானது நீங்க உங்கள மத்தவங்க ரசிக்கும் படியான நபரா மாத்தி கிட்டீங்கன்னா நீங்க உயரத்தை அடையறதுக்கு ரொம்பவே light weight ஆ மாறிடுவிங்க அந்த மாதிரி விரும்பத்தக்க ஆளா மாறனும் அப்படின்னு நினைக்கிறதும் ஆனா உண்மையிலேயே மாறுறதும் நீங்க போடுற உழைப்பில மட்டும் தான் இருக்கு so அப்படிபட்ட efforts அ எப்படி சரியான முறையில போடணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த chapter ல பார்க்க போறோம் learn how to remember names மத்தவங்க கிட்ட இருந்து support கிடைக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல்ல நீங்க அவங்கள support பண்ணனும் அப்படி பண்ணும் போது பிரதிபலனை மட்டுமமே எதிர் பார்த்து செய்யாம அது அந்த நபருக்காக பண்றத நீங்க காமிக்கணும் இப்ப ஒரு கேள்வி நீங்க தினசரி வாழ்க்கையில புதுசா சந்திக்கிற நண்பர்கள்ல எத்தனை பேரோட பெயரை அவங்கள அடுத்த முறை பார்க்கும் போது சரியா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ரொம்பவே கம்மியான அளவுல தான் அத follow பண்ணியிருப்போம் அந்த மறதி நீங்க அவங்களுக்கு தர முக்கியத்துவத்தை ரொம்பவே குறைச்சி திருப்பியும் உங்க உரையாடல ஆரம்ப நிலைக்கு கொண்டு போயிடும் இதுவே நீங்க பெயரை ஞாபகம் வெச்சு சரியா சொன்னீங்கன்னா அங்க உங்களோட ஞாபக சக்திய மட்டும் நீங்க காமிக்கல அந்த person தனித்துவமானவங்க அதனால அவங்கள ஞாபகம் வெச்சிக்க முடியுது அப்படிங்கற புது உத்வேகத்தையும் அவங்களுக்கு குடுக்குறீங்க நிறைய நேரங்கள்ல நீங்க கடந்து போக முடியாத கஷ்டங்கள சந்திச்சிருப்பீங்க அப்ப அதற்கு சோர்ந்து போகாம சுத்தி இருக்கிறவங்கள positive ஆ எப்பவுமே வெச்சிருந்தீங்கன்னா உங்களோட அந்த தன்னம்பிக்கைய பார்த்து அவங்க வியந்து போறது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளயும் அந்த மனப்பான்மைய வளர்த்துப்பாங்க நம்ம வெறும் சில விஷயங்களை போதிச்சா மட்டும் மத்தவங்களுக்கு நம்ம மேல மரியாதை வந்துருவதில்லை நம்ம சொன்ன விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட செயல்பாடும் இருக்கணும் நம்ம வார்த்தைகளை விட செயல்தான் அதிகமா பேசும்னு சொல்றது ரொம்பவே உண்மையான வாக்கியம் தான் next be comfortable around people புதுசா ஒருத்தவங்கள meet பண்ணும்போது யாருக்குமே அவ்ளோ எளிதில அந்த நபரோட பரிச்சயமா இருக்க உணர்வு வராது ஆனா first impression தான் best impression ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் so ஆரம்பத்திலேயே வித்தியாசமா நடந்துக்கிட்டீங்கனா கண்டிப்பா அது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும் so அதுவரைக்கும் நீங்க உண்மையிலே comfortable ஆ இல்லாட்டியும் அப்படி இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அது உங்க கூட இருக்கிறவங்களையும் comfortable ஆ வெச்சிருக்கும் காலப்போக்குல அது easy ஆ உங்களுக்கும் வந்துரும் நம்ம கூட இருக்கிறவங்கள comfortable ஆ feel பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம பாக்குற நிறைய பேர் கிட்ட இருக்கிறதில்ல அத நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி மக்களும் அதையே உங்களுக்கு எதிரொளிப்பாங்க நம்ம எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம்னா அதே எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யற மனப்பான்மையும் நம்ம கிட்ட இருக்கணும் next acquire the quality of being relaxed and easy going நம்ம நாடு எந்த அளவுக்கு நாகரீக வளர்ச்சி அடைந்திருக்கோ அதே அளவுக்கு மக்களோட வாழ்க்கையும் பெரிய அளவுல உருவாகி இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டிருந்த நம்ம இப்ப nuclear family ன்னு சொல்லப்படுற தனி குடும்பமா மாறிட்டோம் அந்த மாற்றம் நம்மளோட மன நிலையையுமே பெருசா பாதிச்சிருக்கு அதாவது நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட தேவைய அதிகமா பார்க்கிறதை விட நம்மளோட ஆசைய தான் நிறைவேத்திக்க பார்க்கிறோம் so அப்படி இருக்கும் போது உங்கள தேடி ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்கன்னா அதுக்கு உடனே அவங்கள மாதிரியே கோபப்பட்டு reach பண்றது மூலமா நீங்க உங்க EQ வ தான் கம்மியா காமிச்சிக்குறீங்க அதாவது emotional intelligence எப்படி அறிவாற்றலை அளக்கறதுக்குன்னு ஒரு scale இருக்கோ அதே போல உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துற விதத்திற்கும் ஒரு scale இருக்கு நீங்க அந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துறது மூலமா ரொம்பவே கம்மியான maturity ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிக்குறீங்க so இந்த மாதிரி நடக்கும் போது ஒரு அஞ்சு second அதுக்கு நேரம் கொடுத்து உங்கள் அமைதியாக்கிட்டு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 ஒரு விஷயத்தை common ஆன சபையில disscus பண்றாங்கன்னா உங்களோட opinion அ அங்க நீங்க வெளிப்படுத்தும் போது மத்தவங்க அதுக்கு எவ்ளோ மரியாதை குடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதே அளவுக்கு மரியாதை அவங்களுக்கு குடுங்க உங்க மனப்பான்மையை வெளிப்படையா வெச்சி எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கோங்க அப்புறமா அதுல எது உங்களுக்கு okay எது okay இல்ல அப்படின்னு தீர்மானிங்க இதுவே மாறா கதவை போட்டு அடைச்சு நான் ஏன் நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஹிட்லர் மாதிரி இருந்தீங்க உங்க அறிவாற்றலுக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம் தான் அது next cultivate the quality of being interested மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் கிடைச்சுட்டே இருக்கணும் நம்ம மட்டும் தான் லாபம் அடையனும் அப்படின்னு இருக்கிற society ல மத்தவங்களுக்கும் ஏதாச்சும் குடுக்கணும் தன்னோடு சேர்ந்து மத்தவங்களும் வளரனும்னு நினைக்கிறது ரொம்பவே அற்புதமான பண்பு இன்னும் தெளிவா சொல்லனும்னா தினமும் காலையில எழுந்திருக்கும் போது நம்மள்ல நிறைய பேரு இது நமக்கு கிடைக்குமா இது நம்ம செஞ்சா அது மூலமா நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டு தான் எழுந்திருப்போமே தவிர மத்தவங்களுக்கு இத செய்யலாமா அவங்களுக்கு அதை செஞ்சா அது மூலமா அவங்க பயன் அடைவாங்கலா அப்படின்னு யோசிக்கிற மனப்பான்மை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஒருவேளை நீங்க பொறந்ததுல இருந்தே உங்கள பத்தி யோசிச்சு பழகியிருந்தீங்கன்னா அது தப்பு இல்ல ஆனா இப்போ நீங்க மத்தவங்களுக்கும் help பண்ணலாமே அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுமே ஒரு விதத்துல சுயநலம் தான் இன்னும் தெளிவா சொல்லனும்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றது மூலமா உங்களால உங்கள பத்தி நல்லபடியா feel பண்ண முடியும் கடைசியில எப்படி பார்த்தாலும் நீங்க தான் உணர்வு பூர்வமா லாபம் அடையுறீங்க next study yourself to get the scratchy elements out of your personality நீங்க ரொம்பவே positive ஆன ஆளா இருக்கலாம் ஏன் உங்ககிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்கலாம் ஆனா அதுவே போதும்னு நீங்க உங்களையே close பண்ணி வெச்சிகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படாது கூடவே அது உங்கள வாழ்க்கையோட அந்த ஒரு கட்டத்திலேயே தேக்கி வெச்சிடும் உண்மையிலே இந்த உலகத்துல எவ்ளோ சிறந்தவங்களா இருந்தாலுமே அவங்க கிட்டயும் சில கடினமான negative ஆன sides இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்க இன்னும் சிறந்தவங்களா எப்படி மாறறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரல்களுக்கு கவனம் குடுத்து அதில இருந்து தன்னைத்தானே அவங்க வெளிக்கொண்டு வர்றது மூலமா நான் தான் எல்லாத்துலயுமே best ஆ இருக்கனே அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான முயற்சியை நான் செய்யணும் அப்படின்னு அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்போ உங்க கண்களுக்கு அவங்க சிறந்தவங்களாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க next sincere attempts to heel உங்க வாழ்க்கையில நீங்க ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு சோகமான நிகழ்வு நடக்குதுன்னா அது குடுக்கிற emotions அ அப்பவே அனுபவிச்சு கடந்து வந்துடுங்க but அத பாதியிலே விட்டுட்டு தற்காலிக மன நிம்மதிக்காக டக்குனு அதுல இருந்து வெளிய வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா future ல அது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தான் குடுக்கும் next practice liking people untill you learn to do so genuinely எல்லாரையுமே நமக்கு எல்லா சமயங்களையுமே பிடிக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உங்களோட efforts அ போட்டு மக்களை புரிஞ்சுகிட்டு அந்த புரிதல் மூலமா உங்களுக்குள்ள விருப்பத்தை கொணடு வாங்க மக்கள்ல யாரும் perfect ஆனவங்க இல்ல தான் ஆனா இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே அன்புக்கு தகுதியானவங்க தான் next never miss an opportunity to say a word of encouragement மத்தவங்க உங்களவிட சிறந்ததா சில விஷயங்கள பண்றாங்கன்னா அதை பார்த்த உடனே ச்சே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படுறது சாதாரணமா எல்லாருமே பண்றது தான் ஆனா அந்த கவலையை தாண்டி வந்து hello யாரு?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 ஆமாம் ma'am பாரம்பரியம் ஹோட்டல் தான் அஹ் ma'am எங்களுக்கு வந்து ஒரு room arrange பண்ணி தர்றது மாதிரி ஒரு இப்ப ஒரு இருவத்தி ஏழு பேர் கிட்ட வாறோம் ma'am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 கன்னியாகுமரியில் இருந்து பேசறேன் இப்போ எனக்கு மதுரைக்கு வந்து ஒரு family function க்காக room arrange பண்ணித் தரணும் ma'am one day தான் family function ஆனா வந்து அதோட மதுரையில உள்ள famous places லாம் பாக்குறதுக்கு ஒரு seven days maximum ஒரு five or seven days வந்து எங்களுக்கு வந்து room arrange பண்ணித் தரணும் ma'am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 ma'am family and friends எல்லாருமே சேர்ந்து தான் ma'am வர்றோம் அஹ் எப்படினா ஆஹ் என்ன சொல்றது இப்ப AC வச்ச room லாம் இருக்கா ma'am ஆமாம் ma'am AC room இருக்கு அப்புறம் வந்து non AC room இருக்கு ma'am இப்ப AC room னா உங்களுக்கு ஆஹ் charge வந்து ரொம்ப அதிகம் ஆயிரம் ரூபாய் இருக்கும் ma'am இப்ப non AC நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அஹ் ஐநூறு ரூபாய் இருக்கும் ma'am அதுல அதுலயே நிறைய models roomates எல்லாம் room எல்லாமே இருக்குது எங்க இந்த எங்க restaurant ல வந்து நிறைய model room எல்லாமே இருக்கு ma'am உங்களுக்கு எது பிடிச்சுதோ அது வரை எடுத்துக்கலாம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு explain பண்ணுவேன் ma'am கொஞ்சம் details லாம் கேட்டுட்டு

ma'am twenty seven வாறோம் family and அப்பறம் பசங்க எங்களோட அஹ் friends வந்து பசங்க வந்து extra வர்றாங்க அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு மட்டும் தனியா room arrange பண்ணி தரணும் okay ma'am okay

okay ma'am நீங்க online லயே book பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நேரடியா நீங்க வரும்போதும் அன்னைக்கே எங்க இதுல வந்து நீங்க book பண்ணிக்கலாம் okay வா ma'am ஆஹ் அப்புறம் எனக்கு ஒரு doubt என்னனா உங்க website அ பார்க்கும்போது நிறைய design design ஆ room வெச்சிருந்தீங்க எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் design design ஆ room இருக்கு room வந்து book பண்ணா நல்லா இருக்கும் ஒருவேளை நான் தெரியாம வேற எதாவது room வந்து book பண்ணிட்டேன் அப்படினா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியாதுல்ல ma'am எந்தெந்த room வந்து design வெச்ச room னு எனக்கு தெரியாது correct ஆ so அதான் உங்ககிட்ட detail ஆ கேக்கணும் அப்படிங்கிற மாதிரி call பண்ணிருந்தேன் அஹ் suppose இப்ப ஏதாவது room அ நான் அஹ் நான் வந்து ஆஹ் book பண்ணி இருந்தேன் அப்படின்னா எது design வெச்ச room எது design வைக்காத room னு எனக்கு correct ஆ தெரியல ma'am அந்த website ல எனக்கு clear ஆ okay okay ma'am இப்ப உங்களுக்கு room வந்து terrace ல வேணுமா இல்ல எங்கயும் middle இதுல வேணுமா? terrace னா நீங்க வந்து இது balcony தொறந்து பாக்குற மாதிரி கீழ வந்து அஹ் view பாக்கும்போது super ஆ இருக்கும் அப்புறம் வந்து nature எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு இப்ப terrace மேல வேணுமா உங்களுக்கு கீழ கீழ rooms எதாவது வேணுமா ma'am உங்களுக்கு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

okay ma'am அப்படின்னா அந்த room க்கும் நீங்க தனியா charge குடுத்து decoration முதல் கொண்டு எல்லாமே நீங்க அந்த room ல பண்ணிக்கலாம் அதுக்குனே எங்க இதுல வந்து எங்க restaurant ல வந்து birthday celebration பண்றதுகாகவே நாங்க தனியா இது இது பண்ணிருக்கோம் ஒதுக்கிருக்கோம் அஹ் நிறைய பேரு வருவாங்க அவங்க வந்து இப்ப couples வருவாங்க அவங்களுக்கு வந்து தெரியாம இப்ப decoration எல்லாம் பண்ணி surprise ஆ கூட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி எல்லாமே எங்க இதுல இருக்கு ma'am நீங்க வந்து அதுகூட உங்க friends க்கு வந்து surprise குடுக்கலாம் ma'am அங்க okay வா okay ma'am அந்த room ல வந்து யாரையுமே கொஞ்சம் ஒரு seven days க்கு யாரையுமே book பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க ma'am வந்து பண்றப்போ அந்த room வந்து தெரியாம book பண்ணியிருக்கலாம்

அவங்களுக்கு வந்து அந்த timing தான் நாங்க குடுப்போம் நிறைய பேரு பெ~ பெரிய hall மாதிரி தான் இருக்கும் எங்க restaurant ல அந்த இது நிறைய பேர் நிறைய function ம் அதுல நடத்தி இருக்காங்க okay வா ma'am

okay ma'am okay அப்புறம் வந்து இப்ப சாப்பாடெல்லாம் எப்படி ma'am இப்போ உங்க restaurant ல நாங்க stay பண்ணிகிட்டு சாப்பாடெல்லாம் வேற ஒரு hotel ல வேற எதாவது restaurant ல இப்படி தான் சாப்பிடணுமா இல்லாட்டா food facilities லாம் இருக்குதா ma'am உங்களுடைய restaurant ல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 அப்படின்னா நீங்க அங்க இருந்து தான் சாப்பிட முடியும் நீங்க வந்து hotel ல இருக்கிற time நாங்க வேணா வந்து உங்களுக்கு food arrange பண்ணி குடுப்போம் நீங்க அதுக்கு தனியா காசு குடுக்கணும் ma'am தனியா நீங்க வந்து கீழ வந்து வாங்கிக்கலாம் இல்ல எங்க கிட்ட காசு தந்து அஹ் வாங்கி~ வாங்கித்தர சொல்லலாம் எங்க கிட்ட வந்து நிறைய இது வேலை பார்க்கிறவங்க நிறைய பேர் இங்க வேலை பாக்குறாங்க அவங்க அவங்க கிட்ட வந்து நீங்க call பண்ணி எங்ககிட்ட call பண்ணி சொன்னாகூட நாங்க உங்க room ல அவங்கள வந்து எவ்வளவு இது எவ்வளவு பேருக்கு என்னென்ன வேணும் அவங்க கிட்ட சொன்னா கூட அவங்க உங்களுக்கு வாங்கி போட்டு தந்திடுவாங்க okay வா ma'am ஆஹ் okay ma'am அப்புறம் இன்னொரு doubt என்னன்னு பாத்தீங்கன்ன ஹம் அஹ் இப்ப நாங்க first வந்து ஒரு room க்காக amount தருவோம் இல்லையா அந்த time ஏ வந்து food க்காக amount யும் நாங்க மொத்தமா pay பண்ணனுமா இ~ இல்லாட்டி நாங்க வந்து எப்பவாச்சு ஒருக்கா சாப்பிடுவோம் இல்லனா வெளிய நாங்க வெளிய சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய places லாம் நாங்க வெளிய போறதுனால வெளிய உள்ள hotel ல எல்லாம் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இப்போ அஹ் உங்களுடைய restaurant ல சாப்பிடறதுக்கு maximum கம்மியா இருக்கும் ma'am வாய்ப்பு அதுவும் மொத்தமாவே நீங்க food க்கு கா~ amount எங்க கிட்ட வாங்கிடுவிங்களா? இல்ல ma'am மொத்தமா வாங்கமாட்டோம் ma'am இப்ப என்னனா நீங்க வந்து food க்கு தனி தான் இப்ப வந்து room க்கு தனி food க்கு தனி food வந்து உங்களுக்கு நீங்க எங்க கிட்ட வாங்கினாலும் okay தான் நீங்க இங்க இருக்கும்போது எங்ககிட்ட வாங்கிக்கோங்க எங்ககிட்ட தான் நீங்க இது பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க வெளியில போனா உங்களுக்கு அங்கிருந்து எப்படியாவது அதனால என்னன்னா நீங்க வந்து food க்கு எல்லாமே நீங்க தனியா தான் எங்களுக்கு த~ தனியா நீங்க பாத்துக்கோங்க okay வா ma'am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 ஆஹ் okay ma'am okay இப்போ room எல்லாம் book பண்றதுக்கு நாங்க online லயே book பண்ணிக்கலாமா இல்லன்னா நீங்க வந்து details ம் சொன்னிங்க நாங்க நாங்களே எதாவது room நீங்க model இல்ல design அனுப்ப அனுப்ப நாங்க இந்த room வேணும் இந்த room வேணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்களே வந்து book பண்ற மாதிரி இருக்குமா ma'am இல்ல ma'am இங்க வந்து நாங்க வந்து room எல்லாமே நாங்க வந்து காட்டுறோம் இங்க வந்தும் காட்டலாம் இல்லாட்டி நீங்க அங்க வந்து online ல book பண்ணலாம் book பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு எந்தெந்த room வேணும் அப்படின்னு ஒரு normal ஆ உங்களுக்கு AC னா எல்லாத்துக்குமே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 நீங்க வந்து எங்க website ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த rooms எல்லாமே அஹ் எப்படி இருக்கும்னா ஒரு double கட்டில் இருக்கும் அப்புறம் வந்து என்ன கண்ணாடி எல்லாமே இருக்கும் கண்ணாடி TV முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் current போனா current கூட போகாது எப்பவுமே போயிட்டு சில hotels ல எல்லாம் current போகும் இங்க அப்படில்ல current போகாது current போனவுடனே generator போட்டுடுவாங்க உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது அப்புறம் அமைதியாக இருக்கும் அமைதியான place ஆ இருக்கும் அப்புறம் attached bathroom கூட இருக்கு

அஹ் அப்புறம் வந்து table இருக்கு அப்புறம் எல்லாமே அவங்க சாப்பிடுற சாப்பாடு வெச்சி சாப்பிடறது ஒரு room ல தான் இது எல்லாமே அடங்கி இருக்கு ma'am okay வா ma'am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

free wifi available ஆ ma'am ஆமாம் ma'am free wifi available தான் ma'am free wifi ஏன்னா இங்க இது வந்து எங்க மதுரையில் இது வந்து எங்க பெரிய restaurant இது மட்டும் தான் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க free wifi அந்த password நாங்க குடுத்திருப்போம்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

அப்போ அந்த offer card அ நீங்க குடுத்திருக்கீங்க அந்த offer card அ நாங்க கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீங்க மீதி எதாவது discount பண்ணுவிங்களா? இல்ல ma'am அது அவங்களுக்கு தான் நாங்க குடுத்திருப்போம் ma'am one~ one day அவங்க வந்து தங்கனதுனால offer இது குடுத்திருப்போம் இப்ப நீங்க எங்க கிட்ட வந்து one day நீங்க seven days தங்கனா நாங்க உங்களுக்கு உங்களுக்கு தனித்தனியா offer வந்து குடுத்திடுவோம் okay வா ma'am அப்போ so என்னோட friend க்கு மட்டும் தான் உங்களுக்கு நீங்க வந்து discount பண்ணுவிங்களா ma'am

okay ma'am அப்ப அவங்களுக்கு மட்டுமே offer ma'am அவங்களுக்கு எல்லாமே அதே இதுல காசு குடுக்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு மட்டும் offer ல வந்து கொஞ்சம் காசு கம்மியாகும் ma'am ஓ okay ma'am okay இப்ப room designing அப்படின்னு சொன்னீங்கல்ல ma'am

எப்படி இப்போ normal ஆ ஒரு பார்த்தீங்கன்னா normal ஆ ஒரு room இருக்கும் இருக்கும் நீங்க வந்து designing அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி designing ஆ வெச்சிருப்பிங்க ma'am இப்ப வந்து நீங்க full ஆ glasses இருக்கும் wood ல செஞ்சிருப்பாங்க rooms எல்லா model room மே இருக்கு wood ல வெச்சது glass இருக்குது அப்புறம் வந்து அதுல வந்து சில இதுல rooms ல வந்து அஹ் இது tiles போட்டிருப்பாங்க சில rooms ல வந்து tiles தரை மட்டும் தான் இருக்கு light lamp எல்லாமே நாங்க இது set பண்ணி வெச்சிருக்கோம் light color color light உள்ள வந்து நீங்க வந்து light அணைச்சா கூட color light ல வந்து இது என்ன எல்லாமே இருக்கு chair model chair அப்புறம் வந்து சுவர்ல எதனா design வெச்சி நிறையா design wood ல design வெச்சி அப்புறம் stickers உ எல்லாமே ஒட்டி இது பண்ணி வச்சிருக்காங்க அது அது ஆவே நீங்க வந்து அஹ்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 இப்ப கட்டிலை பொறுத்தவரை ரெண்டு side மே lamp வெச்சிருப்பாங்க இது ரெண்டு பேரு படுக்கிறதா இருக்கும் ஒரு ஆளு எப்படியும் ரெண்டு பேரு படுக்கிறதா இருக்கும் ma'am இப்ப உங்களுக்கு ஒரு room ல மூணு பேருமே நாங்க வந்து stay பண்ண வைப்போம் ma'am ஏன்னா அதுக்கு மேல வந்து அந்த room ல வந்து stay பண்ண வைக்க முடியாது ma'am மூணு பேரு அப்ப இருவத்தி நாலு பேருக்குனா உங்களுக்கு கொஞ்சம் room வந்திரும் இல்ல ma'am அஹ் ஆமாம் ma'am ஆமாம் அஹ் இருவத்தி ஏழு பேருக்கு room னா maximum ஒரு seven rooms வர்றது மாதிரி இருக்குமா ma'am ஆமாம் ஆமாம் ஒரு seven rooms கிட்ட வர்றது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த model AC வேணுமா non AC வேணுமா இது எல்லாமே கேட்டு பக்காவா arrange பண்ணி குடுத்துடுவோம் ma'am okay வா ஆஹ் நீங்க அதுக்காண்டி இது பண்ணிக்க வேண்டாம் நீங்க வந்து online ல book பண்ணிக்கலாம் இல்லன்னா நீங்க வரும்போது என்ன பண்ணனும்னா card மட்டும் குடுத்தா கூட okay தான் ma'am அஹ் okay ma'am இன்னொரு doubt என்னனா some times வந்து நாங்க வெளிய போயிட்டு உள்ள வர்றப்ப mid night லாம் ஆகும் அந்த time ல நீங்க வந்து close பண்ணிட்டு போயிடுவிங்களா இல்லனா நாங்க வரலாமா என்கிட்ட வந்து அதோட key எல்லாம் இருக்குமா? ஆஹ் நீங்க வந்து உங்க கிட்ட ஒரு key இருக்கும் ma'am அப்புறம் வந்து எங்ககிட்டயும் ஒரு key இருக்கும் ma'am okay வா ma'am நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு key தந்திருபோம் அஹ் okay ma'am normal ஆ உங்க கிட்ட ஒரு key இருக்கும் okay இப்ப எங்ககிட்ட key வரும் some times அங்க உள்ளவங்க வந்து late ஆ ஏன் வாறீங்க அப்படின்னும் போது யாராவது warn பண்ணுவா~ warn பண்ணுவாங்களா ma'am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 ஆஹ் okay ma'am அத அஹ் இப்போ maximum வந்து வெளிய போயிட்டு வர்றதுக்கு வேணும்னு late ஆ வரமாட்டோம் sometimes வந்து அங்க traffic ஓ அப்படி எப்படியாவது இருக்கறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும் அந்த time ல வந்து உள்ள allow பண்ணுவிங்களா ma'am அதெல்லாம் allow எப்பவும் open ல தான் இருக்கும் ma'am so வந்து நீங்க எல்லாம் வெளியில போயிட்டு வரும்போது safe ஆ வரணும் இல்ல ma'am அதனால தான் நான் சொல்றேன் சீக்கிரம் வர பாருங்க அப்படின்னு okay வா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 அதுக்காக தான் சொல்றேன் ma'am okay வா ma'am நீங்க வந்து இப்ப வந்து எங்க room ல வந்து balcony ல இருந்து விளையாடலாம் பிள்ளைங்க விளையாடலாம் அப்படி எல்லாமே places இருக்கு ma'am எங்க restaurant ல விளையாடுறதுக்கு எல்லாமே நாங்க arrange பண்ணி வச்சிருக்கோம் மேல terrace ல பாதுகாப்பா மூடி அப்படி சிலவங்க வந்து மேல இருந்து பார்க்கும் போது பிள்ளைகள் வந்து பயமில்லாம அஹ் அவங்களுக்கு வந்து இது பாதுகாப்பாக வந்து இது பண்ணி வெச்சிருக்கோம் ma'am செவரெல்லாம் மேல ஒரு கட்டி ஹம் அவங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்கோம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே okay வா ஆஹ் okay ma'am அப்புறம் வந்து ஒரு ஒரு எல்லா room லயும் ஒரே மாதிரி ஆஹ் எல்லா room லயும் எத்தனை இப்போ ஒரு room எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எத்தன room இருக்கும் maximum

இல்ல ஒரு room தான் ma'am இப்ப வந்து எப்படின்னா

இல்ல ma'am hotel இந்த hotel எப்படின்னா இப்போ ஆஹ் நிறைய நிறைய room room ஆ தான் இருக்கும் ma'am இப்ப hall ஆ இருக்காது உங்க வீட்ல ஒரு room இருக்கும்ல்ல அதே மாதிரி தான் அதுல வந்து attach bath room மட்டும் தான் இருக்கும் ma'am

தனியா இருக்காதா ma'am வேற hall லயே தான் இருக்குமா? இல்ல ma'am தனியாக உண்டு ma'am இப்போ வந்து நீங்க வந்து எங்க restaurant க்கு வர்றீங்கன்னா ஆஹ் hall அதுல வந்து என்னென்ன இது பண்ணி இருப்பாங்க இந்த பண்றது அவங்க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

ஆஹ் வந்து ஹம் நாங்க online லேயே book பண்றோம் ma'am அந்த time ல ஏதாவது doubt னா நான் இந்த number க்கு call பண்ணி ஏதாவது கேக்குறேன் ma'am okay ma'am okay ma'am நிறைய models இருக்கு ma'am இப்ப வந்து பணக்காரங்க வருவாங்க அவங்க வந்து simple hotel ல எல்லாமே தங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பெரிய size hotel தான் வேணும் ma'am okay அதனால அவங்க வந்து உங்களுக்கு எங்க~ ஆஹ் உங்களுக்கு simple ஆ வேணுமா இல்லாட்டி ஆஹ் normal ஆ போதுமா~ இந்த இது அஹ் grand ஆ வேணுமா ma'am ஆஹ் okay ma'am okay எங்களுக்கு கொஞ்சம் grand ஆ இருக்கிற மாதிரி பார்க்கணும் ma'am

ஆஹ் அதான் ma'am நான் வேற ஏதாவது doubt னா உங்களுக்கு call பண்றேன் ma'am கொஞ்சம் grand ஆ ready பண்றது மாதிரி இருக்கும்

ஆஹ் okay ma'am ஏதாவது doubt னா திரும்ப உங்களுக்கு call பண்றேன் ma'am thank you ma'am okay ma'am thank you ma'am thank you

ஹம் எப்பிடி இருக்கிங்க? நல்லா இருகிங்களா? உம் நல்ல இருக்கேன் பாப்பா நல்லா இருக்கலா? உம் எல்லாரும் நல்லா இருக்காங்க sister husband எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா? Okay okay okay okay அப்படியா சேரிக ஹம் leave விட்டாங்கக்கா இப்பதான் மூணு நாள் ஆகுது ஆமா பாப்பாவுக்கு leave விட்டாங்களா. சேரி அம்மா எப்படி இருகாங்க அம்மா நல்லா இருக்காங்க? ஆமா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டுல என் பண்ணிட்டு இருக்கீங் உம் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண jolly யா உக்காந்து வீட்டில ஏதாவது TVserial movie ஏதாவது பாத்துட்டு இருக்க வேண்டியது தான் நீங்க? ஆமா.

எங்க வீட்டிலேயே work சரியா போயிருது. அப்புறம் என்ன பண்ண முடியும் TVserial பார்க்கிறது ஏதாவத time கிடைக்கிற time குள்ள பார்த்தா தான்.

டிஎன்பிசி அந்த மாதிரி prepare பண்ணிட்டு இருக்கீங்களா? Job தான் போடணும் இல்ல நானு இந்த புக்ஸ் படிப்பீங்கன்னு சொன்னீங்களா சேரிஅதனால தான் புக்ஸ் டிஎன்பிசி.

Okay okay அதுக்காக wait பண்ணிட்டு இருக்கீங்களா? Two years படிச்சு இருக்கீங்க ஆமாம்மா கண்டிப்ப உம் ஓஹ அதுக்காக wait பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா எப்படிடா posting கொடுத்துடுவாங்க. சேரி சேரி wait பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் நமக்காகவே. இப்போதிகி வீட்ல இருந்து பாப்பாவ பாத்துக்கங்க அவ்வளவுதான நானும் இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி exam க்கு prepare பண்ணிட்டு இருக்கேன். சும்மா அப்படியே வீட்ல இருக்கிறேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படிக்க முடியல sister நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் நீங்க பி எட் நான் வெறும் டிகிரி மட்டும் தானே அப்படிங்கிறதுனால இது மட்டும் தான் சும்மா தான் இருக்கேன் என்ன பண்றது.

mobile phones இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியல கொஞ்சம் என்ன.

ஹம் Free ஆகிரும் நாம கண்டிப்பா ஏற்கனவே நிறைய stress இருக்கிறதுல அப்படி இருக்கறதுனால அந்த மாதிரி ஏதாவது பண்ணா mind கொஞ்சம deviate ஆகிரும் இல்லையா. husband இப்பதான் வந்துட்டு போனாங்களா இல்ல எப்போ வருவாங்க?

அவங்க field எப்படி இருக்கு.

ஆமா ஆமா அப்படியே போயிருங்க அவ்வளவுதான் என்ன பண்ணனும் எல்லாத்தையும் accept பண்ணி.

சர அதனால நம்ம இப்போ நமக்குன்னு இருந்தா நம்மளும் அதே தான பண்ணுவோம்.

சேர okay அண்ணா உங்ககிட்ட சொல்லலையோ நானு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்ட photo field இருக்காங்க ஹம் நல்லா போயிட்டு இருக்கு. பரவால்ல இப்போதைக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன பண்ண முடியும் நிறைய help full ஆ இருக்கும் அதுக்கு தான் job try பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா பாப்போம் எப்படியாவது கிடைக்கும். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க விளையாடிட்டு இருக்காலா? நீங்கதான் டீச்சர் ஆச்சே. அந்த மாதிரி like பண்ணுவ.